வ உ சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுப்ரமணிய சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சர்வஜன மித்திரன் வேதமூர்த்தி முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தியா சுப்பிரமணிய பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு திராவிடன் தேசபக்தன் நவசக்தி திரு வி கல்யாண சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பாலபாரதி வா வே சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழ்நாடு வரதராஜலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆனந்த விகடன் எஸ் எஸ் வாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மணிக்கொடி பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தினமணி சொக்கலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு விடுதலை பெரியார் ஈ வே ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜனசக்தி ப ஜீவானந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பது கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தினத்தந்தி சி பா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தீக்கதிர் பொதுவாக ஒரு பத்திரிக்கையானது நான்கு அடிப்படை அம்சங்களை கொண்டுள்ளது அதனுடைய உள்ளடக்கங்கள் மக்கள் ஏற்கும் வகையில் அமைந்திருத்தல் ஒரு குறித்த கால இடைவேளையில் வெளிவருதல் உள்ளடக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியதாக செய்திகள் வெளிவருதல்

மாலை நாளிதழ் என்றும் அழைக்கப்படுகின்றன நாளிதழ்கள் பொதுவாக அரசியல் வணிகம் குற்றம் பொழுதுபோக்கு விளையாட்டு முதலிய பல துறைகள் சார்ந்த செய்திகளை தாங்கி வருகின்றன நாளிதழ்கள் செய்திகள் அல்லாத வேறு பல அம்சங்களையும் கொண்டிருப்பது உண்டு முக்கியமாக ஆசிரியர் தலையங்கம் வாசகர் கடிதம்

வழங்கக் கூடிய அம்சங்களாகும் இவற்றுக்காகவே மக்கள் நாளேடுகளை பணம் கொடுத்து வாங்கி வாசிக்கிறார்கள் இதனால் மக்கள் விரும்பும் அம்சங்களை வழங்குவதற்காக நாளிதழ்களை வெளியிடும் நிறுவனங்கள் பெருமளவு பணத்தை செலவு செய்துவ~ செய்வதுண்டு இவை தவிர நாளிதழ்களில்

திருமண அறிவித்தல்கள் இறப்பு அறிவித்தல்கள் என்பன அடங்கும் அதிக விற்பனையைக் கொண்ட நாளிதழ்கள் விளம்பரங்கள் மூலம் நல்ல வருமானம் பெறுகின்றன பொதுவான நாளேடுகள் பல்வேறு வகையான வாசகர்களை கவர்வதற்காக தனியான அம்சங்களையும் வெளியிடுகின்றன எடுத்துக்காட்டாக பெண்களுக்கான பகுதி மாணவர்களுக்கான பகுதி சினிமாப் பகுதி வேளாண்மை கலை விளையாட்டுப் பகுதி போன்றவற்றைக் குறிப்பிடலாம் சில நாளிதழ்கள் குறிப்பிட்ட கிழமைகளில் மட்டும் இலவசமாக தனி இதழ் ஒன்றையும் நாளிதழுடன் கூடுதலாக அளிக்கின்றன நாளிதழ்கள் சுவாசித்த பின் அன்றே எறிந்து விடக்கூடியவை என்பதால் நாளிதழ்களை பதிப்பிக்கும் தாள்கள் உயர்ந்த தரம் உள்ளவையாக இருக்க வேண்டியதில்லை இதனால் குறைந்த தரம் கொண்ட தாள்களிலேயே நாளிதழ்கள் அச்சடிக்கப்படுகின்றன இத் தாள்

சிறு நாளிதழ்கள் சிறிய நாளிதழ்களில் பொதுவாக இரண்டு பிரிவுகள் உள்ளன அலுவலகம் பணிப்பிரிவு நடுத்தர நாளிதழ்கள் நடுத்தரமான நாளிதழ்களில் மூன்று முக்கிய துறைகள் செயல்படுகின்றன அவை வணிகப் பகுதி எந்திரப் பகுதி ஆசிரியர் பகுதி இவைகளை முன்பணியறை பின் பணியறை செய்தியறை என்றும் அழைப்பதுண்டு பெரிய நாளிதழ்கள் நன்கு வளர்ச்சியடைந்த நாளிதழ்களில் ஆறு பிரிவுகள் உள்ளன அவை ஆசிரியப் பிரிவு வணிகப் பிரிவு எந்திரப் பிரிவு வளர்ச்சிப் பிரிவு புள்ளி விபரப் பிரிவு நிர்வாகப் பிரிவு ஆசிரியப் பிரிவு ஆசிரியப் பிரிவு கீழ்காணும் ஐந்து பகுதிகளை கொண்டுள்ளது செய்தியறை படியெடுக்கும் பகுதி தலையங்கப் பகுதி படப்பகுதி நூலகம் வணிகப் பிரிவு வணிகப் பிரிவு கீழ்காணும் மூன்று பகுதிகளைக் கொண்டுள்ளது விளம்பர பகுதி விற்பனை பகுதி கணக்குப் பகுதி எந்திரப் பிரிவு எந்திரப் பிரிவு கீழ்காணும் ஆறு பகுதிகளைக் கொண்டுள்ளது அச்சுக் கோர்க்கும் அறை அமைப்புப் பகுதி படங்களைச் செதுக்கும் பகுதி திருத்தும் பகுதி அச்சடிக்கும் பகுதி தற்போது கணினி மயமாகி விட்டதால் முதல் மூன்று பகுதிகளும் ஒரே பகுதியாக மாற்றம் பெற்று விட்டன நான்காவது பகுதி

இவை விளம்பர முறையை பின்பற்றி நாளிதழின் வருவாயைப் பெருக்கிக் கொள்ளவும் நாளிதழ்களில் சிறப்புப் பகுதிகளை வெளியிட்டு வாசகர்களை கவரவும் பல திட்டங்களை செயல்படுத்துகிறது புள்ளி விபரப் பிரிவு நாளிதழ் குறித்து அனைத்து விபரங்களையும் சேகரித்து வைத்து அதன் வளர்ச்சிக்கு துணை செய்கிறது வெளிநாடுகளில் இப்படி புள்ளி விபரங்களை சேகரித்து வகைப்படுத்தி தொகுத்து வைப்பதற்காக தனிப்பகுதியை வைத்துள்ளனர் நிர்வாகப் பிரிவு நாளிதழின் அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து இப்பிரிவு செயல்படுகிறது இப்பிரிவை நாளிதழின் உரிமையாளர் தலைமை ஏற்று நடத்துகிறார் இப்பிரிவில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து மின் நாளிதழ்களுக்கான முன்மாதிரி நுட்பங்கள் வளர்ந்தன இலியான்ஸ் பல்கலைக்கழகத்தில் பிளாட்டோ முறைமையை பயன்படுத்தி இணையத்தில் மட்டும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நாளிதழ்கள் தயாரிக்கப்பட்டன ஆ~ நாம் இப்போது பார்க்க போவது விக்ரம் திரைப்படம். விக்ரம் திரைப்படம் என்பது லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கிய இரண்டாயித்தி இருவத்தி இரண்டாம் ஆண்டு

கமல்ஹாசன் இதனை தயாரித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திரைப்படத்தின் ஆன்மீக வாரிசு விக்ரம் என்று பெயரிடப்பட்டது. இது கைதியை தொடர்ந்து லோகேஷ் cinematic universe ல் இரண்டாவது தவணை ஆகும். இதை எழுதி இப்படத்தை எழுதி இயக்கியவர் லோகேஷ் கனகராஜ், எழுதியவர் ரத்தினக்குமார் and லோகேஷ் கனகராஜ். அடிப்படையில் சுஜாதா கமல்ஹாசனின் விக்ரம் உற்பத்தி கமல்ஹாஸன் நடி~ நடிகர்கள் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபஹத் பாசில் ஒளிப்பதிவுகிரீஷ் கங்காதரன் திருத்தியவர் பிலோமின் ராஜ், இசை அனிருத் ரவிச்சந்தர், தயாரிப்பு நிறுவனம் ராஜ் கமல் films international மூலம் விநியோக~ விநியோகிக்கப்பட்டவர்கள் red giant திரைப்படங்கள் வெளிவந்த தேதி மூணாம் தேதி ஜுன் மாதம் இரண்டாயிரத்தி இருவத்தி இரண்டு. நேரம் நூத்தி எழுவத்து நாலு~ நான்கு நிமிடங்கள் நாடு இந்தியா, மொழி தமிழ், budget நூத்தி இருவது கோடி to நூத்தி ஐம்பது கோடி கனகராஜ் ஹாசனின் ராஜ் கமல் films international மூலம் இரண்டாயிரத்தி பதினொன்பதாம்~ பத்தொன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு முன்மொழி~ பெயப்பட்ட script ற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அதில் ரஜினிகாந்த் முக்கி~ முக்கிய வேடத்தில் நடிக்க திட்டமிட்டிருந்தார், ஆனால் அது covid nineteen தொற்று காரணமாக அது தாமதமானது கனகராஜ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருவதில் மற்றொரு திட்டத்தை அறிவித்தார், அதில் ஹாசன் முக்கிய பாத்திரத்திலும் தயாரிப்பாளராகவும் நடித்தார். அதன் தலைப்பு விக்ரம் நவம்பரில் அறிவிக்கப்பட்டது, மேலும் விரிவான முன் தயாரிப்பு பணிகள் இரண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணாம் ஆண்டே தொடக்கம் வரை தொடர்ந்தன. முதன்மை புகைப்படங்கள் ஜூலை இருவத்தி இல் தொடங்கி பிப்ரவரி இருவத்தி இரண்டாம் காரைக்குடி, சென்னை, பாண்டிச்சேரி மற்றும் கோயம்புத்தூர் உட்பட்ட தமிழ்நாடு முழுவதும் படப்பிடிப்பு நடந்து முடிந்தது விக்ரம் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார் கிரீஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்துள்ளார், பிலோமின் ராஜ் படத்தொகுப்பு செய்துள்ளார் விக்ரம் மூணு ஜூன் இரண்டாயிரத்தி இருவத்தி இரண்டு அன்~ திரையரங்கில் வெளியிடப்பட்டது திரைக்கதை, கதைக்களம், ஒளிப்பதிவு, action காட்சிகள் அனிருத்தின் இசை, கனகராஜின் இயக்கம் மற்றும் நடிப்பு போன்றவற்றிற்கு பாராட்டுகளுடன் விமர்சன ரீதியான பாராட்டுகளைப் பெற்றது நானூத்தி முப்பத்தி ரெண்டு to ஐந்நூறு கோடிக்கு மேல் வசூலித்த இந்த திரைப்படம் பல சாதனைகளை முறியடித்து, இருவத்தி~ இர~ இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டாம் ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் வந்து இரண்டாவது இடத்தை பிடித்தது. சதி மூலம் அடைக்கலம் மற்றும் அன்பு சரக்குகளை முறியடித்த பிறகு black ops கருப்பு-ஒப்ஸ் குழுவின் தலைவரான அமர், ஸ்டீபன் ராஜை கொன்ற முகமூடி அணிந்த காவலர்களின் குழுவிற்கு நீதி வழங்குவதற்காக காவல் துறை தலைவர் ஜோஸால் அழைக்கப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அடைக்களம் மற்றும் அன்புக்கு உதவியதற்காக கைது செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார். ACP பிரபஞ்சன் மற்றும் அவரது வளர்ப்பு தந்தை கர்ணன். ஒரு சாதாரண மனிதனாகவும் மற்றும் இருவரும் போதைப்பொரும் தடுப்பு பிரிவில் உயர் அதிகாரிகளாகவும் இருந்ததால் கர்ணனின் வாழ்க்கையைத் தோண்டியெடுத்து விசாரணையை அமர் வழிநடத்துகிறார். கர்ணன் சமீபத்தில் மது, போதைப்பொருள் மற்றும் விபச்சாரிகளுக்கு அடிமையாகிவிட்டதைப் பற்றி அமர் அறிந்துகொள்கிறார் அதே நேரத்தில் தனது குழந்தை வளர்ப்பு பேரனை மிகவும் பாதுகாத்து வருகிறார் விசாரணையில், வேட்டி வகையறா என்ற பெயரில் அடைக்கலத்தை விட மிகப் பெரிய போதைப்பொருள் syndicate ஐ நடத்தும் சந்தானத்தால், காணாமல் போன இரண்டு போதைப்பொருள் container களை பற்றி அமர் ஒப்புக்கொண்டார். இரண்டு கொள்கலன்களும் அவரது அடையாளம் தெரியாத கடத்தல்கார தலைவரான ரோலக்ஸ் என்பவருக்கு வழங்கப்பட்ட வேண்டியிருந்தது. மருந்துகள் delivery செய்யப்பட்டால், சந்தானம் தனது சொந்த அரசாங்கத்தை அமைக்க ரோலக்ஸ் உதவுவார் இல்லையென்றால், சந்தானமும் அவரது குடும்பத்தினரும் கொல்லப்படுவார்கள். கர்ணனின் அடிமைத்தனங்கள் அனைத்தும் அவனால் நடத்தப்படும் மிகவும் ரகசியமான நடவடிகையை மறைக்க ஒரு சூழ்ச்சி என்று அவன் மெதுவாக எண்ணுகிறான். அவர்களில் ஒருவரை வெற்றிகரமாக பிடித்தனர். அதில் பிஜா என்று தெரியவந்தது. முன்னதாக போதை பொருள் கடத்தலுக்கு தலைமை தாங்கியதற்காக அவரது குடும்பம் கொல்லப்பட்ட நிலையில் அமர் அமர் விமர்சிக்கிறார் விசாரிக்கிறார். முகமூடியை அணிந்து கொண்டு கண்காணிப்பு படையில் சேர வழிவகுத்தார். ருத்ர பிரதாப்பும் உறுப்பினர்களின் இலக்கு என்பதை உணர்ந்து அமரும் அவரது குழுவினரும் ருத்ர பிரதாப்பின் மகளின் திருமண விழாவிற்கு நுழைகிறார்கள். அந்து ருத்ர பிரதாப் சந்தானத்தையும் பாதுக்காப்பு அழைத்துள்ளார். முகமூடி அணிந்தவர்கள் தங்கள் தலைவருடன் ருத்ர பிரதாப்பின் மகளின் திருமணத்திற்கு வருகிறார்கள். அங்கு தலைவர் ருத்ர பிரதாப்பை தனது மகளை கத்தி முனையில் மிரட்டுகிறார். தலைவர் ருத்ர பிரதாப்பை இழுத்து கொண்டு திருமணத்திலிருந்து bike ல் தப்பித்து மற்ற உறுப்பினர்களை சந்தானத்தை சமாலிக்க விட்டுவிடுகிறார். அவர் black ops அணியின் pilot batch ன் முன்னாள் தளபதியாக இருந்தார். உறுப்பினர்களைக் கொண்ட விக்ரமின் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணில் தவறான பணிக்கு பிறகு கலைக்கப்பட்டது மற்றும் இதன் உறுப்பினர்கள் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டனர். பின்னர் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வேட்டையாடப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டனர் ஆனால் விகரம் மற்றும் குழுவின் மற்ற மூன்று உறுப்பினர்கள் உயிர் பிழைக்க முடிந்தது. அமர் ஜோஸை சந்தித்து ஜோஸ் தானே சந்தானத்தின் என்பது பிரபஞ்சன் பிரபஞ்சனின் மரணத்திலும் சம்மந்தப்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்தார். ஆத்திரம் அடைந்த சந்தானம் அவரை கொலை செய்கிறார்

அடித்தளத்தில் அவரது மருந்து சரியான நேரத்தில் சந்தானத்திற்கு~ சந்தானத்தை தவிற மற்ற அவருக்கும் ஜோஸ் தெரிவிக்கிறார். அண்ணன் இளங்கோ குண்டுவெடிப்பிலிருந்து தப்பிக்க முடிந்தது. விக்ரம் மற்றும் அமரின் அடையாளத்தை சந்தானத்திடம் ஜோஸ் வெளிப்படுத்துகிறார். மும்பையில் உள்ள சாசூன் டாக்சில், அன்பு மற்றும் அடைக்கலம் தங்கள் ஆட்களுடன் வருகிறார்கள். அவர்~ அவர்கள் சந்தானத்துடன் தொடர்புடைய கும்பல்களை சந்தித்து அவர்களின் முதலாளி லோ~ ரோலக்சுடன் ஒரு சந்திப்பை நடத்துகிறார்கள். அடைக்கலம் மற்றும் அன்பு ஆகியோர் திருச்சி போதைப்பொருள் கடத்தலில் டில்லியின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறார்கள் மேலும் சந்தானத்தின் ஆட்கள் விக்ரம் மற்றும் அமரின் போதைப்பொருள் syndicate ஐ அழித்து அவரின் தலைவரை கொல்வதில் ஈடுபட்டதை வெளிப்படுத்துகிறார்கள். அமர், டில்லி மற்றும் விக்ரம் குழுவினரின் மரணதண்டைக்கு~ மரண தண்டனைக்கு ரோலக்ஸ் ஒரு பெரிய தொகையை வெகுமதியாக அறிவிக்கிறார். உத்திரபிரதேசத்தின் உள்ள டில்லி தற்போதைய இருப்பிடத்தையும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள விகரமின் குடும்பத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இருப்பினும் ரோலெக்ஸ் மற்றும் கூட்டத்திலிருந்த அனைவருக்கும் தெரியாமல் விக்ரம் கும்பல்களுக்கு மத்தியில் மறைந்திருந்து தனது குழுவான அமர் மற்றும் டில்லிக்கு வழங்கப்பட்டிருப்பதை பற்றி அறிந்து கொள்கிறார் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருவதில் லோகேஷ் ஒரு வித்தியாசமான திட்டத்தை அறிவித்தார். அது கமல்ஹாசன் முக்கிய கதாபாத்தில் நடித்தார். லோகேஷ் தனது வழக்கமான தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், சத்யன், சூரியன், editor ஃபிலோமின் ராஜ் ஆகியோரை இணைத்துக் கொண்டார் பெரும் வெற்றி கண்ட இத்திரைப்படம் இந்திய திரைப்படத்துறையில் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படமாகும். விநியோகம் உதயநிதி ஸ்டாலின் red giant movies தமிழ்நாட்டின் திரையரங்கு விநியுரிமை பெற்றது HR pictures எட்டு கோடிக்கு வாங்கியது. படத்தின் கர்நாடக விநியோக உரிமையை ஸ்ரீ கற்பக விநாயக film circuits வாங்கியுள்ளது set of நூத்தி இருவத்தி~ இருவது கோட budget ல் எடுக்கப்பட்ட இப்படத்தில் கமல்ஹாசன், ஃபஹத் பாசில் எல்லோரும் நடித்த் நிலையில் இத்திரைப்படம் கிட்டத்தட்ட

மிகவும் அருமையான ஒரு thriller படம் திரைப்படம் என்று சொல்லலாம் டேய் கார்த்தி டேய் என்னடா பண்ற sound டே கேக்கமாட்டுது அவன் பேசுறது ஒண்ணுமே கேக்கமாட்டேங்குது டேய் தம்பி பேசுறியாப்பா

ஆஹ் ஏய், சத்தமாதான் பேசேன் சனியன் பிடிச்சவனே இதுக்கு மேலே, உன் காதுக் கீழேதான் பேசணும்.

சாம்பார் சாதம், நீ என்ன சாப்ட

சாம்பார் தொட்டுக்கறதுக்கு உருளகிழங்கு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

சரி, என்னா பண்றப்பா என்னா phone உ வச்சிருக்கிற

ஆஹ் சேரி, என்ன பேருந்துல எப்படா போவ உம் அஞ்சு மணிக்கு ஆஹ் என்ன பேருந்து, பேருந்து எண். நாப்பத்தெட்டு T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 நுப்பத்தி அஞ்சு, நாற்பத்தி எட்டு, அம்பத்தி ஒண்ணு நா~ ஆஹ் ஒண்~ நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி ஏழு, இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு

அப்டியா

அட அசிங்கம் புடிச்சவனே வியாழகிழம, செவ்வாயகிழமன்ற பைத்தியோ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 ஆமா என்ன என்ன படிச்சுட்டு இருந்த, இவ்வளோ நேரம் commerce

miss என்ன சொன்னாங்கோ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 தம்பி, காதுல வச்சு பேசாதடா phone ன இப்ப மறுபடியும் பேசணும் தெரியுதா

என்ன, வாய் கிட்ட வச்சுட்டு வர phone மூக்குலாம் பிடிக்காத, சிரிப்பா வருது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

இது ஒரு பிழைப்புடா, நம்மளுக்கு. நம்மள பாத்தா joker மாதிரி தெரியுது போலருக்குது

ஆமா, உன் number சொல்லு

ஆஹ் அஹ் அஹ் தமிழ்ல சொல்லணும், தமிழ் தமிழ்ல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

ஆஹ் நான் என் number சொல்லட்டா

ஆஹ் ஒன்பது மூணு நாப்பத்திரெண்டு எழுவத்திரெண்டு பதினாறு தொண்ணூத்தாறு

சரி லோகேஷை போயி என்னா பண்ணலாம்

சேரி கபடில யாரு team நீ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

அசிங்கமா இருக்குலா ஏய் ஒரு அசிங்கமா இருக்குதுடா நீ வேற

ஏய், என்னை எட்டித்தான் பார்த்து சிரிக்கிறாங்கடா, சிரிக்கிறாங்கடா சரி சரி என்னடா இன்னும் எவ்வளவு நேர~எவ்வளவு நேரம் போயி இருக்குது என்னடா நாலு நிமிஷம் தான் ஆயிருக்குது ஐய்யோ

என்னடா நாலு நிமிஷம்தான் ஆயிருக்குது டேய் கோபி பேசுடா

ஆமா, என்னா cutting வெட்டிருக்க

pop cutting எவ்வள~ எவ்வளவு ஆச்சு

எவ்வளவுடா ஆச்சு pop cutting க்கு

ஐநூறு ரூபாவா யாரு காசு குடுத்தா டேய் என்ன எட்டி இல்லாம பாத்து சிரிக்கிறாங்கடா, என்னடா அசிங்கமா இருக்குது சாவுடா, செத்த பயலே. யார் இருக்கா வெள்ளையா ஒரு அக்காவும் கருப்பா ஒரு அக்காவும் தான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

ஆமா உன் tuition அக்கா பேரு என்னது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

எதுக்கு கேட்கக் கூடாது நீ நீ லொட லொட வாய், நீ பேசு என்னால பேச முடியாது.

hello டேய் உங்அக்கா ச்சீ உங்க sir பேர் என்னதுடா

ஏய் tab super ஆ இருக்குடா. features super ஆ இருக்கான்டா.

அக்காவை கூப்பிட்டு டேய்